இது ஒரு பையன் அவன் கட்டில் ல இருக்கா அவனுக கால் ரெண்டு கால்லயு அடிப்பட்டுருக்கு.

அதேபோல அவர் இருக்குற டேபிள்ல நெறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்கு.

இது ஒரு மீன் மார்கெட் அதுல கொஞ்சம் நெறய பேரு இருக்காங்க.

இதுல ஒரு பாக்ஸ் மஞ்ச கலர்ல நெறைய பாக்ஸ் இருக்கு.

மீனு வெட்டி இடத்துல கல்லு பாட்டில் அதெல்லா இருக்கு.

இது மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு பக்கத்துல ஒரு டிப்போ இருக்கு அந்த டிப்போய்ல இருந்து ஒரு பஸ்சு வெளில வருது.

அ மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல கார நிறுத்தி விட்ருக்காங்க.

ஆ அதுக்கு ஆ அந்த கடெக்குள்ளெ ஆ வெளிலெ ரெண்டு சின்ன பசங்க இருந்து விளையாடுறாங்க.

இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சீட்டு போட்டுருக்கு.

ஜன்னலுக்கு தேவையான இழுத்து ஓப்பன் பண்ற பிடி மாடல் மாடலா வச்சிருக்காங்க.

இதுல ஒயிட் கலர்லயும் கருப்பு கலரையும் பச்சை கலர்லயும் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க.

அதுகு பக்கத்துல நறைய துணி அ துணிகள் காய போட்டுருக்கு கய கயறு கட்டி அதுல காய போட்டுருக்கு.

அதேபோல வானம் வானமும் தெரிகிறது சுத்தி தென்ன மரமும் அதிகமாக தெரிகிறது.

அதுல நெறய ஒர்க்கர்ஸ் அந்த வெஹிகிள்ள வேல பாக்குறாங்க.

இது ஒரு கட அந்த கடையில ஒரு ஆளு சேரில இருந்து மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க.

இது ஒரு கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபத்துல அ ஸ்டேஜ்ல எல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க.

மேலே பேன் இருக்கு அதேபோல லைட்டும் இருக்கு.

இது செடி வளக்குற கார்டன் இதுல நிறைய வகையான செடி இருக்கு ஒரு சின்ன கருப்பு கலர் டப்பாயில.

இது ஒரு மியூசிக் கிளாஸ் மாதிரி இருக்கு அதுல நெறைய குழந்தைங்க இருக்காங்க.